வீட்டில் என்னைக் குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் ஆஹா பள்ளிக்கூடத்திற்கு செல்லவில்லை~ செல்லவில்லையா? ஏன் அடித்து துரத்தி விட்டனாலயா அவனுக்கு அவனுக்கு வந்து school போக பிடிக்க~ பள்ளிக்கூடம் போக பிடிக்கலையாம் ஆஹான் ஏன் உன் உன் உன் முகரக்கட்டையை கொண்டு போய் அங்கு வைத்து விட்டாயா

ஆஹான் i know i see what can I do ஓ என்ன ஆங்கிலத்தில் பேசுகிறாய்? ஆங்கிலத்தில் பேசாதே தெரியாமல் வந்து விட்டது மகளே மன்னித்து விடு ஆங்கிலம் வேண்டாம் மகளே ஆங்கிலம். தமிழ்லதான் பேச சொன்னாங்க இதுல தூய தமிழ்ல பேசுறேன்னு என் உயிர் மயிரை போட்டு வாங்கிட்டிருக்குறா ஒருத்தி hello கேட்கிறதா

ஏய் என் மூஞ்சியெல்லாம் கட்டி அதிகமாயிருச்சுடி என்னடி பண்றது நானு

கட்டி அதிகமாயிடுச்சுடி என் மூஞ்சியில ஏன் ஐ படம் பார்த்தியா ஜெனி என்ன அங்க எதோ sound எல்லாம் கேக்குது என்ன நோண்டிட்டு இருக்க?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

நான் உன்னை காதலிக்கிறேன் ஐயோ இப்ப நீ காதலிப்பாய் பின்ன நீ கற்பழிப்பாய் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் எனக்கு இந்த சவ~ சவகாசமே வேண்டாம்

இதோ இருக்கிறதே மகளே தெரிகிறதா நான் தூக்கி காட்டுவது நாடா தருகிறேன் என்றுதான்

அந்த நாடா பத்தாது ஜெனி எனக்கு

ஐயோ ஐயோ ஒரு ஒரு நாள் அஹ் சிரிப்பு என்னவென்றால் மோகன் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? pa~ ஆஹ் அஹ் ஐயோ இடுப்பில் வந்துட்டு துணி நிற்கவில்லை அஹ் என்ற பொழுது கடையில் சென்று ஆஹ் தாலி கயிறு உள்ளது அல்லவா

அதனை வாங்கி துணியில் கட்டிக் கொண்டனர் ஏன் இடுவதில்லையா அணிவதில்லையா ஆஹ் ஹம் ஏய் eng~ ஆங்கிலத்தில் வரும் but அய்யய்யோ அது வேண்டாம் நான் தெளிவாக ப~ அறையில் கூறுகிறேன் பள்ளியறையில் சரி பாட்டு பாடு ஏதாவது ஏதேனும் ஏதேனும் பாடு பாட்டு பாடவா வா உன்னை நினைத்து என்ன பாட வேண்டும் என்றால் அஹ் உம்

என்னது என்ன புரியல

என்கிட்ட உனக்கு என்ன பிடிக்கும் அதான் உனக்கு ஏன் என்னை பிடிக்கும் ஜெனி எனக்கு பிடிக்கும் ஜெனி. இது இது வந்துட்டு பீ உருட்டுதான் but adjust பண்ணிக்கோ ஆனால் ஆமா நீ சொல்லு ஏன் பிடிக்கும் ஏன் ஏன் பிடிக்கும் என்றால் என்னை எப்பொழுதும் விட்டுக்கொடுக்க மாட்டீர்கள் யாரிடமும் எதற்காகவும் சரி ஆனால் என்னை திட்டுவதென்றாலும் நீதான் திட்டுவாய் கலாய்ப்பதென்றாலும் நீதான்அஹ் கலாய்ப்பாய் வெறுப்பேத்துவது என்றாலும் நீதான் வெறுப்பேத்துவாய் மற்றவர்கள் செய்யும் அளவிற்கு நீ என்னிடம் நடந்து கொள்ள மாட்டாய் உனக்கு என்னை பிடிக்குமா இல்லை காஜலை பிடிக்குமா எனக்கு இரண்டு பேரும் இரு கண்கள் இல்லை இல்லை இது தவறான செயல் சொல்லு

நம் நம் நம் பள்ளி அறையில் இருக்கும் அனைத்து நண்பர்களும் என் உ~உ~ உடல் உறுப்புகள்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

அப்படில்லாம் இல்லை எனக்கு இரண்டு பேருமே ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.

அப்போ நீ பிரீத்தீன்னு சொன்னா என்னை சொல்லுவியா பிரீத்தியை சொல்லுவியா இப்ப சொல்லு. உன்னைத்தான் சொல்லுவேன் first நீ தான் அப்புறம்தான் பிரீத்தி

அஹ் அதெல்லாம் இல்லை நீ தான் சொல்லணும் சத்தியமா அம்மா சத்தியமா நீ எனக்கு அவளையும் பிடிக்கும் உன்னையும் பிடிக்கும் ஆனா வந்துட்டு என்னைய எப்பயுமே நான் பழச மறக்க மாட்டேன் உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னா, எனக்கு நீதான். ஏய் நான் எனக்கென்னமோ வந்துட்டு நீ இப்பல்லாம் என்கிட்ட எப்பயாவது கோவப்பட்டா கூட நான் first நான் நினைக்கிற ஒண்ணு என்னன்னா ஜெனி நம்ம கிட்ட இப்படித்தான் இருந்தா அந்த ஜெனி தான் இப்பயும் இருக்கா இப்ப திட்றா கோவப்படறான்னா அதெல்லாம் சும்மா அவ~ விளையாட்டுக்கு தான் அப்டின்னு நெனச்சு நான் த~ விட்டிருவேன் நான் அந்த இன்னமும் அந்த பழைய ஜெனிய மட்டும் தான் நான் என் மனசுல வச்சிட்டு அந்த ஒரு reason க்காக தான் நீ என்ன பண்ணாலும் உன் உன் பின்னாடியே வர்றேனே தவிர வேற எதற்காக~ எந்த ஒரு dash காரணத்திற்காகவும் வரவில்லை. சரி என்னது ஏதோ கேட்க வந்தியே ஆஹ்

என்னிடம் என்ன பிடிக்கும் உன்னிடம் என்ன புடிக்கும் நீ நான் என்னதான் உன்னை திட்டினாலும் நீ என்னை எப்பவுமே பின்னாடி பேச மாட்ட அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அஹ் அப்பறம் ஆஹ் நீ வந்து எங்கிட்ட ரொம்ப பாசம் காமிப்ப

நல்ல எப்போவும் பாசம் காமிக்கிற அந்த பாசம் அப்பறம் என்னடி அவ்ளோதான் போ எனக்கு வேற ஞாபகம் வரமாட்டீங்குது ஞாபகம் வரமாட்டீங்குதா ஹம் ஹம் அப்புறம்

எனக்கு வந்து அது என்ன சொல்லுவாங்க தமிழ்ல பேசக்கூடாது என்கூட மட்டும்தான் அதான் நான் வந்து நீ என்கிட்ட இருந்த மாதிரி யாரு கூடயும் இருக்கக் கூடாதுன்னு நினைப்பேன் ஆனா நீ பண்ணி எனக்கு கொடுத்த அப்படிங்கிற மாதிரி எனக்கு feel ஆச்சு அதனால நான் காஜல்கிட்ட போய் சொன்னேன். அப்படியெல்லாம் இல்லை மகளே ஆஹ் அவளிடம் வந்து இப்பொழுது யாரும் அவ்வளவாக பேசுவதில்லை அவள் என்னிடம்தான் அனைத்தையும் கூறுகிறாரா நான் நான் என்ன பண்றது? ஒருத்தவங்க வந்துட்டு ஒருத்தவங்க feelings அ என்கிட்ட சொன்~ i mean அஹ் உணர்வுகளை என்னிடம் கூறினால், நான் என்ன செய்வது அவங்களிடம்தான் இருக்க முடியும் வேற யாரும் அவளிடம் அவ்வளவாக பேசுவதில்லை அதனால்தான் நான் அவரிடம் பேசிக் கொண்டு இருக்கிறேன்.

அவளுக்கு என்னவென்றால் நந்தினியிடம்தான் அனைவரும் வந்துட்டு அஹ் நந்தினியிடம் நான் நந்தினிகிட்டதான் எல்லாரும் பேசுறா~ i mean நந்தினி பேசலைன்னா யாரும் பேச மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டு விட்டாள் நீயும் அப்படிதான் நடந்து கொள்கிறாய். நான் இல்லை எனக்கு அவள் மேல் என்ன கோபம் என்றால் அந்த அந்த ஆனால் அது நீ நீயும் இறங்கவில்லை அவளும் இறங்கி போகவில்லை. நடுவில் நான் மாட்டிக்கொண்டு மாட்டிக்கொண்டு என் மயிரை பித்துக் கொள்கிறேன் அது ரெண்டு பேரும் விட்டு கொடுக்கவில்லை அது எனக்கு அந்த கோவம்தான் மத்தபடி நான் வேற யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் உனக்கு அது நல்லாவே தெரியும். நீ என்கிட்ட பேசாதேன்னு சொன்னாலும் நான் போய் பேசுவேன். மேல கோவம் வந்துச்சு தவிர வேற எதுவும் இல்லை வேற யார் சொல்லியும் நான் பேசாம அதெல்லாம் இல்லை

எனக்கு ஒரு மாதிரி கஷ்டம் ஆயிடுச்சு. அவள் என்னை வந்து ரொம்ப பேசிட்டா நான் அதுக்கு முன்னாடி பேசுவான்னு நினைச்சு பார்க்கல திடீர்ன்னு வந்து அவள் அப்படி பேசும்போது எனக்கு எப்படியிருக்கும் மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல நான் அவ சொன்னா இவ சொன்னான்னுலாம் நான் அப்படி இல்ல. அது இல்லாம பிரீத்திக்கு பிரீத்தி வந்து என்கிட்ட சண்டை போடுவா. நீ அவளுக்கும் அவளுக்கென்ன ஒரு கோவம் என்றால் பிரீத்~ பிரீத்தி வந்துட்டு உன்கிட்டயும் frie~ அஹ் அஹ் நட்பாக பழகுகிறாள் நந்தினியிடமும் அனைத்து நேரங்களிலும் நந்தினியிடம் மட்டும்தான் அவள் இருக்கிறாள். நந்தினியிடம் சென்றாலே வந்துட்டு ஹம் பிரீத்தி ஆஹ் கையை தட்டி விடுவது இல்ல வெறுப்பாக செய்வது என்று ஒரு சில வேலைகள் செய்கிறாள். அது அவர்களு~ அவளுக்கு சுத்தமாக அஹ் ஆரம்பத்தில் இருந்தே பிடிக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் உன்கிட்ட பேச வந்தாலும் அஹ் அஹ் எப்படி ஆஹ்

இருக்கும் நிமிடங்களில் உன்னிடம் பேச வந்தாலும் பிரீத்தி வந்துட்டு வெறுப்பேத்துகிறாள் காவியா அவர்களும் வெறுப்பை ஏற்றுகின்றனர். கீர்த்தனா அவர்களும் வெறுப்பேத்துகின்றனர். அவளுக்கும் ஒரு ஒரு ஒரு ஒரு நட்பு இருக்கும் அல்லவா உன் மீது அதுதான் அவளுக்கு ஒரு கஷ்டம் வேற எதுவுமே இல்லை எனக்குகூட தான் காஜ~ அஹ் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடிலாம் காஜல் நந்தினி ரொம்ப ஒட்டிட்டு இருந்தாங்க. அப்ப எனக்குக்கூட தான் பிடிக்கலை அவங்க ரெண்டு பேரும் இதற்கு பெயர் என்னவென்றால் நம்ம வந்துட்டு ஒ~ ஒரு பிரச்சனையும் இல்லை. நமக்கு வந்துட்டு நம்ம நம்பதான் வினையே. நம்ம friends i mean நம்ம நண்பர்களுக்குள்ள நம்ம இப்படியே இருக்கிறது தப்பு கிடையாது. but ஆனா கொஞ்சம் விட்டுக் கொடுத்து போற தன்மை இருந்துச்சுன்னா நம்ம jolly ஆ இருக்கலாம். but ஆனா நீங்க அதை செய்ய மாட்டேங்கிறீங்க. உங்க மூணு பேருக்குள்ளேயும் அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒற்றுமையே கிடையாது என்னை பொறுத்தவரைக்கும்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 நான் என்ன செய்வது என்னால் முடிந்தது உங்களை சேர்த்து வைப்பதுதான் அஹ் என்னால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உங்க ரெண்டு பேத்தையும் பேச வச்சுட்டேன் அப்பறம் உங்க ரெண்டு பேத்தையும் okay வா பண்ணிவிட்டேன். இன்னும் நந்தினி கூட தான் அவளை பேச வைக்கணும்னு try பண்றேன். என்னமோ தெரியல

இருக்கவே வர வர பிடிக்கல ஒரு சிலவங்க பண்ற விஷயம்லாம். ஏன்

எனக்கும் தெரியும் அந்த ஒரு அவ போயிட்டு உடனே வந்து பின்னாடி போய் கேக்குறா ஏய் வேணுமாடி இட்லி அப்படின்னுட்டு நான்தானே அவகிட்ட கேட்டேன். அப்ப எனக்குதான அவ கொடுக்கணும் கூற வேண்டும் இங்க பாரு இங்க பாரு காவியா அஹ் கீர்த்தனா அதெல்லாம் ஒரு matter கிடையாது. கீர்த்தனா எப்படின்னா like நான் சொல்றத பாரு நான் அவளை பத்தி அப்படி சொல்றேன், இப்படி சொல்றேன் எல்லாம் இல்லை இன்னைக்கு நான் சொல்றதை கேளு கீர்த்தனா recent ஆ கூட ஒண்ணு பண்ணா என்கிட்ட. i mean தற்பொழுது கூட ஒன்று செய்தாள் என்னவென்றால் நான் அவளிடம் அஹ் ரோஷணன் வருகிறார்கள் எனக்கு ஒரு அஹ் இரு~ அஹ் இருபது இருபது ரூபாய் இருக்கிறதா என்று கேட்டேன். அவளிடம் ஒரு ரூபாய் கூட இல்லை என்று கூறினாள். ஞாபகம் இருக்கிறதா? உன்னிடம் அல்ல உன்னிடம் கூட கேட்டேன் நீ என்னிடம் பத்து ரூபாய் கொடுத்தாயா ஆனால் அவள் அஹ் பாடியில் இறங்கி கடைக்கு செல்லும் பொழுது என்னிடம் காசு இருக்கிறது என்று அவ்வளவு காசு எடுத்து கொடுத்தாள் ஞாபகம் இருக்கிறதா எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்ப என்னையும் பிரிச்சு பார்க்கிறான்னுதானே அர்த்தம். எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அந்த இடத்துல நான் அவ்வளவு இதுவா கேட்டேன்டி அவகிட்ட உன்கிட்ட கேட்டதுக்கு நீ உன்கிட்ட இருந்த பத்து ரூபாய் எடுத்து கொடுத்துட்டேடி அவகிட்ட கேட்டதுக்கு இல்லன்னுட்டாடி டக்குனு என்கிட்ட தெரியல நான்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

ஆனா காசு வந்து அன்னைக்கு தேவ் அண்ணா தான் குடுத்தாங்க தெரியல ஆனா அன்னைக்கு அவள்ட்ட இருந்தது கேட்டால்ல என்கிட்ட அப்ப சில்லறையா இல்லடி அப்படின்றா எப்படி இருக்கும் உனக்கு? வெறுப்பாய்ட்ட நானு. ஏய் போ எச்ச நீ அவ்வளவுதான் நீ வச்சுருந்தாலும் குடுக்க மாட்ட இன்னொரு வாட்டி உன்கிட்ட கேட்டேன்னா என்னை செருப்பால அடி அப்படின்ற, ஒரு mindset வந்~ அது எப்படி கையில காசு வச்சுக்கிட்டே இல்லைன்ற வாய் எப்படி வரும் எனக்கெல்லாம் சத்தியமா இப்படி வராதுடி. எனக்கு நான் மூணு நாலு விஷயத்துல கீர்த்தனாவ அப்படி பார்த்துட்டேன்டி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 ஆனா நம்மளால போயிட்டு, எதுவும் சொல்லவும் முடியலை. எவ்வளவு நக்கலா பேசுவாங்க

கேட்டா அவ jolly யா தாண்டி பேசுறா அப்படின்பா. jolly ஆ பேசுனா எனக்கு அதையும் எனக்கு அப்படியே கேக்கணும்னு தோணுதுடி நந்தினிகிட்ட மட்டும் நந்தினி இதை பேசினால், நீ அமைதியா இருக்கல்லடி அப்படின்னு சொல்லி கேட்கணும்ன்னு தோணுது

உம்

பிரிச்சு பாக்குறாளுங்கடி அப்படிலாம் பாத்தா நான் எந்த மூலைல போய் உக்காந்து அழுவுறது சொல்லு எனக்கு கஷ்ட~ எனக்கு வந்து நீ வெளியில சொல்லிக்க மாட்ற ஆனா எனக்கு அது கஷ்டமா இருக்கும்டி ஒரு மாதிரி ஒரு வெறுப்பா இருக்கும் உம் புரியுது புரியுது நீ எல்லாத்தையுமே டப்பு டப்புன்னு சொல்லிடுவ எதையும் மனசுல வச்சுக்க மாட்ட உனக்கு அது பேர் என்ன? ஒளிவு மறைவா அப்படின்றது உன் life ல கிடையவே கிடையாது எந்த இடத்துல யார்கிட்ட சொல்லணும் அப்படின்ற ஒரு இது கிடையாது இந்த மாதிரிதான் வாய்விட்டு நல்லா நல்லா வசம்மா மாட்டிக்கிற எங்கேயாவது போய்

ஒரு சில இடத்துல இருக்கும்.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 உன் வாழ்க்கைய நீ நல்லா run i mean வாழ்ந்து சந்தோஷமா வாழணும்னா, உனக்கு last i mean கடைசியாக இறுதியாக ஒருமுறை சொல்கிறேன். இதற்கு அப்புறம் ஒரு வாட்டியும் நான் கூற மாட்டேன். உன~ உனக்கு உன் தலையில் நீயே மண்ணை வாரி போட்டு விட்டாய் நீ வந்துட்டு உனக்கு set ஆக மாட்டாங்க i mean ஐயோ நான் என்ன சொல்ல வர்றேன்னு புரியுதா

ஆனா las~i mean கடைசியா சொல்றது இதுதான் நான் என் வாயால சொல்றேன். உனக்கு correct i mean அஹ் பொருத்தமாக இருக்காது. உன் வாழ்க்கையில், உன்~ அஹ் உன்னிடம் நல்ல நண்~அஹ் நல்லவர்கள் நாலாயிரம் பேர் இருந்தாலும் தேவையில்லாமல் நீயா போய் சிக்கிக்கொண்டு அவஸ்தைப்படுகிறாய் அவள்தான்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

இருந்தா இருங்க போனா போங்க அப்படிங்குற மாதிரிதான் இருக்கேன், என்னாலயும் விட முடியாம அவனாலயும் விட முடியாம ரெண்டு பேரும் தவிச்சுட்டிருக்குற மாதிரி எனக்கு அப்படி தோணுது உம் விடு பாத்துக்கலாம். இது எவ்வளவு நாள் போகுமோ கடைசி வரைக்கும்லாம் இது போகாது. அது எனக்கே தெரியும். எனக்கு அந்த நம்பிக்கையே இல்லை இது கடைசி வரைக்கும் போகும்ன்றது இருந்தாலும் பார்த்துக்கலாம் எப்படின்னாலும் பா~ கல்லூரிக்கு செல்லும் காலங்களில் மாறிவிடுவாய்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

நான் கடைசியா சொல்றேன் தயவு செஞ்சு உன் கால்ல கூட விழுந்து கேட்கிறேன் எவன் ஒருத்தனையும் நீ ஒருத்தனை கை காட்டுற, பாக்குற அப்படின்னா உன் உன் வாழ்க்கையில நீ correct பண்~ i mean வச்சுக்க போற அப்படின்னா தயவு செஞ்சு அவசரமான முடிவை மட்டும் எடுத்திடவே எடுத்திடாதே நான் எப்படி இருக்கேன் தெரியுமா என்னோட பசங்க ஒரு பசங்களோட அந்த அழகுன்றதே வந்து அதிகமா போயிடுச்சு. அதாவது, தமிழ்ல சொல்ல தெரியலே. அதாவது உம் அஹ் இப்படி இருந்தாதான் கல்யாணம் பண்ணுவேன் இப்படி இருக்கணும் இவ்வளவு அழகா இருக்கணும். இந்த மாதிரி பசங்களை sight அடிக்கணும் இந்த மாதிரி பசங்களை sight அடிக்கக்கூடாதுன்னு அது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால நான் sight அடிக்கறதுக்கும் வந்து ரொம்ப அழகான பசங்களா பார்க்கிறேன் அது ஏன்னே தெரியலே உம் அப்படி அதிகமாயிடுச்சு அதனாலதான் நான் இங்க இருக்கிற ஐடியாவிலேயே இல்லை. இன்னும் ஒரு correct ஆ ஒரு இன்னும் ஒரு

நான் நான் உன்கிட்ட ஒண்ணே ஒண்ணு சொல்லட்டா உனக்கு இது set ஆகாது அது எனக்கே தெரியும். அது தட்டி விடு மொக்க கதை. இதுக்கப்புறம் ஒரு life i mean வாழ்க்கைத் துணையைத் தேடுகின்றாய் என்றால்

புரிகிறது. இருபத்தி ஒன்பது நிமிடம் ஆகிவிட்டது cut செய்ய வேண்டும். எப்படி மேலே இருக்கிறது நான் cut வாருங்கள் வாருங்கள் செல்லாம் வாருங்கள் செல்லாம் சீக்கிரமா வாருங்கள் cut செய்து விட்டாயா நானு

பிரித்திவிராஜ் சௌஹான் பிரித்திவிராஜ் சௌஹான் மூன்று ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பொதுவாக பிரித்திவிராஜ் சௌகான் என்று அழைக்கப்படுபவர் பன்னிரண்டாம் நூற்றாண்டின்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 சிம்மாசனத்தில் அமர்ந்த கடைசி சு~ சுதந்திர இந்த மன்னர் வரலாற்றில் ஆவ~ ஆவணங்கள் படி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி இரண்டில் பிரித்திவிராஜ் சவுஹானை கைது செய்த பிறகு முகமது கோரி தனது கண்களை வெளியே எடுத்தபோது பிரித்திவிராஜ் சௌஹானுக்கு மரண தண்டனை விதிக்கப்படு~ விதிக்கப்படுவதாக முன்பு தனது ஷேப் ஷேபதி அம்புகளின் திறமைய காட்டும்படி கேட்டார் முகமது கௌரி உயரமான இடத்திற்கு ஓடி வந்து பித்தளை சட்டியில் தட்டினார் பின்னர் சத்தத்தைக் கேட்டு அடையாளம் கண்டு கொண்டு பிரித்திவிராஜ் அவரது மார்பை நேரடியாக குறிவைத்து அவரைக் கொன்றார் அதே இடத்தில் பிரித்திவிராஜ் தனது நண்பரையும் தன்னுடன் கைது செய்யப்பட்டார் வாசு சந்தர்ப்பத்தையும் கட்டிப்பிடித்தார் இ~ இருவரும் ஒருவரை ஒருவர் கத்தி~ கத்தியைக் கடந்து தியாகம் செய்தார் இந்த வரலாற்று நிகழ்வு இன்றும் நினைவில் இருக்கும் வசந்த பஞ்சமி அன்று நடந்தது பிறப்பு மற்றும் குழந்தைப் பருவம் பிரித்விராஜ் சௌஹான் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தார் பிரித்திவிராஜ் சௌஹான் அணில் படனில் பிறந்தார் உங்கள் தந்தையின் பெயர் ராஜ சோமேஸ்வர சௌஹான் பிரிதிவிராஜ் சௌஹான் பிறந்தபோது சமேஸ்வர் சௌஹான் சாளுக்கியர்களின் தலைநகரில் இருந்தார்

கமலாவதி டெல்லி மன்னர் அனங்காபாள் தோமரின் இரண்டாவது மகள் அனங்காள் தோமரின் முதல் மகள் ரூப சுந்தரியை கனத்து ராஜா விஜயபாலனை வைத்து திருமணம் செய்து கொண்டார் பிரித்திவிராஜ் சௌஹானுக்கு அவரை விட இரண்டு இரண்டு வயது இளைய ஹரிராஜ் சௌஹான் என்ற சகோதரர் உள்ளார் ராஜ் மற்றும் ஹரிராஜ் இருவருக்கும் அணில் படனில் பிறந்தவர்கள் பிரிதிவிராஜ் சௌஹானின் சகோதரி பிரீதா குமரி டெல்லியில் பிறந்தார் அவர் பிரித்திவிராஜ் சௌஹானை விட ஐந்து வயது இளையவர் தனது மகன் பிறந்த பிறகு தந்தை சோமேஸ்வரர் தனது மகனின் எதிர்காலத்தை கூறுமாறு அரச குருக்களிடம் வேண்டுகோள் விடுத்ததாக வரலாற்றில் கூறப்பட்டுள்ளது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

அப்படி ஒரு area இருக்கிறது எங்க அவன் வாளை அசைக்க மாட்டான் சூரிய~ சூரியவன்ஷன் வயிற்றில் இருந்து பிறந்த இந்த சிங்கம் உடைக்கப்படாத இந்தியாவின் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தியாக மாறி டெல்லியில் தனது வாளை நிறுத்தும் பிரித்திவிராஜ் ராசோ கவிதையில் சந்திர பாசாய் எழுது~ எழுதுகிறாய் இது ஒரு தவி இது ஒரு தீவு த~ திரவ மற்றும் பச்சை பூமி சுக்லஹா அஞ்ஜப் ஹோ ஈதுமி வலாயின வ~ வாலிய நண்பர் பிரிதிவிராஜ் என்ற குழந்தை தனது பலத்தால் மகாரா~ மகாராஜகங்களில் கூடைகளை எடுத்துசெல்லும் சிம்மாசனத்தில் மகிமையை அ~ அதிகரிக்கும் அதாவது க~ கலியுகம் பூமியில் சூரியனை போல் பிரகாசமாக இருக்கும் இவ்வாறு பிரித்திவிராஜன் குழந்தைப் பருவம் ஆண்ஹில் படணி சகர் ஸ்டாலின் எரிக்கும்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 ஜெய்சிங் பர்மர் கவின் சந்திரன் பர்தாய் தாஹிராம் பாரே ஹர்ஷிங் பஞ்சூரே சாரங்கரே கண்ஹாராய்